வீட்டுக்கு வெளிய ரெட் கலர் கார் பார்க் பண்ணிருக்கங்காங்க இது வீட்டுக்கு போற ரோடு வந்து மண்ணு கல்லுனால ஆயிருக்கு.

இத பாக்கற்கு ஒரு சின்ன ரெஸ்டாரன்ட் மாரி இருக்கு இது உட்டுனாலான ஒரு மூனு டேபிள்ஸ் இருக்கு.

அதுல ஒரு டேபிள்ல வந்து சாப்புட்டு பவுல் எல்லா அப்படியே வெச்சிருக்காங்க ஒரு சாஸ்சு ஹெல்மெட்டு பொம்ம அதெல்லா இருக்கு உக்கார்ர அந்த பெஞ்சுல வந்ட்டு ஒரு பேகு கூட இருக்கு.

இத பாக்கறப்ப ஒரு கோட்ரஸ் மாரி இருக்கு இந்த பில்டிங் வந்து பிங்க் அண்ட் கிரே கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த ரூமோட டைல்ஸ் வந்து வொய்ட் கலர் டைல்ஸ் போட்ருக்காங்க.

ம் ஒரு சிமெண்ட்டு தொட்டி சின்னதா இருக்கு.

இத பாக்குறப்போ ஒரு கார்டேஜ் மாரிகிருக்கு இந்த கார்டேஜோட சைடுல வந்து நீல்கிரிஸ் வில்லானு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த போர்டு வந்து உள்ள பிரவுன் கலர்லயு வெளிய அவுட் லைன் வந்து எல்லோ கலர்லயு குடுத்துருக்காங்க.

பார்க்கோட சைடுல நறைய மரங்கள்ருக்கு அந்த மரங்கள்ள வந்து நறைய பூ எல்லாம் இருக்கு.

இங்க நறைய மரங்கல்லா இருக்கு. அ நறைய செடியு இருக்கு.

முன்னாடி வந்து ரெண்டு தூண் இருக்கு அந்த தூண்ல வந்து கொடி மாதிரி இருக்க ஜாதிமல்லி பூ கொடி வளந்திருக்கு.

வெளி சைடுல ஒரு பெஞ்ச் போட்ருக்காங்க. அதுல ஒருத்தர உக்காந்ட்ருக்காங்க. ஒருத்தர் உள்ளற போறவரைக்கு நிக்றாங்க.

இத பாக்குறப்போ ஒரு ஏர்போர்ட் மாரிக்கு இருக்கு இங்க ஒரு ஏரோப்ளேன் நின்ட்டிருக்கு அது ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கு.

டிராஃபிக் கோன் வந்து அங்கங்க வெச்சிருக்காங்க அது ஆரஞ்சு அண்டு ஒய்ட் கலர்ல ஆயிருக்கு.

இத பாக்குறப்போ காட்டேஜெஸ்ல இருக்க ஒரு பெட் ரூம் மாரிக்கிருக்கு இங்க ஒரு காட்ருக்கு காட்ல ஒயிட் க பெட் அண்ட் பில்லோஸ் இருக்கு.

டபுள் டோர் பீரோ இருக்கு ஒயிட் கலரு டோர் இருக்கு.

பாக்குறதுக்கு கிச்சன் மாரிக்கே இருக்கு இந்த கிச்சன்ல வன்ட்டு கப்போர்ட்ஸ் எல்லா வுட்டன்ல ஆயிருக்கு அத ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அ அங்க கிழ வந்து வேலி அடிச்சி அந்த வேலி மாரி போட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல மசுதியோட கேட் வந்து ஓப்பனாயிருக்க மார் இருக்கு.

பேர் கூட விக்னேன் புக் சென்டர் ஸ்டேஷனிரினு போட்டு--

நெறயா இரும்பல்லா யூஸ் பண்ணி கட்டீர்க்காங்க இரும்பல்லா நீட்டி நீட்டி இருக்கு.

இந்த பிச்சர பாக்கறப்போ இது ஒரு ஷாப் மாரி இருக்கு.

இந்த பில்டிங்கோட சைடுல வந்து ரெண்டு போர்டு வச்சுருக்காங்க அதுல நெறையா ஐட்டம்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க.

இது பாக்குறப்போ இது ஒரு பெட்ரோல் பங்க் மாரிக்கிருக்கு.

சுத்தி ரெண்டு மூணு பில்டிங்கலா இருக்கு அப்ப சுத்தி ரெண்டு மரங்கள் கூட இருக்கு.

பாக்குறப்பா இது ஒரு பேக்ட்ரி மாரி இருக்கு இந்த பேக்ட்ரி வந்து.

இது பாக்குறப்போ ஒரு காட்டு சவுத் சைடு மாரியிருக்கு இங்க ஒரு ஹியூமன் வந்து.

சேர்ல உக்காந்ட்ருக்காங்க அவர் வந்து பிளாக் கலர் டிரஸ் போட்டுருக்காங்க.

இங்க வந்து ஒரு திண்டுல ஒரு நந்தி சாமி இருகாங்க.

அ பக்கத்துல வந்து ஒரு கிரீன் கலர் பாட்டுல்ட்ருக்கு .

இது பாக்குறப்போ ஒரு பிரிட்ஜ் மாரிக்ருக்கு இந்த பிரிட்ஜ் வந்து சிமெண்ட்டு இரும்பு கம்பிங்களால செஞ்சுருக்காங்க.

அந்த செடிகளோட நெழலெல்லா வந்து தண்ணிக்குள்ள தெரியிது.

இந்த பிக்சர் வந்து ஒரு வொர்க் அவுட் பண்ற ஜிம் மார்க்கிருக்கு.

இந்த ரூம் வந்து ஒரு லேப் மாரி இருக்--

பாக்கறப்ப ரெஸ்டாரன்ட் மாதிரி இருக்கு இதுல நெறைய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்கு ஷேர்ஸ் பிளாக் பிளாக் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு டேபிளோட மேல் பகுதி வந்து வுட்னால ஆயிருக்கு.

இந்த கடையோட உரிமையாளர் வந்து வெளிய நின்னுட்ருக்கறாங்க.

இந்த பாட்டில்ஸ்லா வச்சி நெறையா அடுக்கி வச்சிருக்காங்க பாதி வந்துட்டு கண்ணாடியால ஆன பாட்டிலு பாதி வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல இருக்--

இதோட ம் கால் வந்து இரும்பு ராடுனால ஆயிருக்கு.

அங்க ஒரு ஒயிட் கலர் பில்டிங் கூட தெரியிது வானம் வந்து கருமேகத்தோட ஒரு கிரே கலர்ல அந்த மாரி.

அதுக்கு நடுவுல வன்ட்டு ஒரு கொளம் மாரி இருக்கு. அதுல கம்மியா தண்ணி இருக்கு.

நெறைய மரங்கள் செடி எல்லா இருக்கு ஆம் அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல வந்து ஒர் ரோடு போகுது.